ஒருத்தரு கையில வந்து கோல்டன் கலர் வாட்ச் கடக்குது.

அ தூரத்தில் வானம் வந்து மேகமூட்டத்துடன் இருக்கு.

இது ஒரு ரோட்டு சைடு மாதிரி இருக்கு.

அந்த பெட்டி கடைக்கு முன்னாடி எஃப்_இஸட் ஒரு பைக் தனியா நிறுத்தி வச்சிருக்கு.

இந்த பில்டிங்க்கு கீழ ஒரு பெடரல் பேங்க் ஏ_டி_எம் இருக்கு.

அதுக்கு கீழ நெறைய செடி தொட்டியில வந்து செடிகள் வச்சிருக்கு.

தூரத்துல நறைய தென்ன மரோ வந்து நறைய நிக்குது.

இதுக்கு இதுல கீழ வந்து இசாப் ஏ_டி_எம்ன்னு ஒரு ஏ_டி_எம் இருக்கு.

ரெண்டு மூணு பச்சை கலர்ல செடி தொட்டியு செடியு வச்சிருக்கணும்.

அதுக்கு பேக்ல வந்து நெறைய சிங்கிள் அ ம சேர் நெறய கிடக்குது.

அல தூரத்துல ஒரு முணு பேர் தனிய நின்னு பேசிட்டு நிக்கணும்.

தூரத்துல ஒரு ஸ்கூல் தெரிது அதுல பிள்ளைகள் இருக்கணு.

அதுக்கு வெளில நிக்க கூடிய நாலு அஞ்சு மரம் நிக்குது.

பக்கத்துல ஒரு கிளாஸ் எல்லா அடுக்கி வச்சிருக்கு.

அ அடுத்து டீ இட்டு ஆற அமைக்க கூடிய ஒரு பாத்திரம் இருக்கு.

இது பாக்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிடலுக்க ரிசப்ஷன் மாதிரி இருக்கு.

பக்கத்துல வெளில ஒரு சீட்டு போட்டுருக்கு.

வெளில நறைய பேர் வந்து கூட்டமா அப்படியே ஏதோ பாத்துட்டு நிக்கணும்.